ப்ளூ கலர் ஷர்ட் போட்ட ஒரு ஆள் இருக்காரு.

தரைல எந்த இதுவுமே இல்லாம தர ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க.

சேர்ல ஒரு மூணு பேர் உக்காந்து பேசிட்டு இருக்காங்க.

கம்பச் சுத்தி நிறைய பேர் இந்த இதுல இருக்காங்க.

பின்னாடி பெரிய மரம் நிக்குது. மின்ன பூச்செடியெல்லா வச்சிருக்காங்க. பூ பூத்திருக்குது.

ஒரு போஸ்ட் தெரிது மின் கம்பிகள் நெறைய தெரியுது.

லைட்ஸ் எல்லாமே ஆன்ல இருக்குது.

இது ஒரு பஸ்டாண்ட்டு .

இதுல ரெண்டு பைக் நிக்குது.

கடையில யாருமே இருந்த மாறி இல்ல.

பின்னாடி காடெல்லாம் தெரியுது இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா .

எம்_ஆர்_பி ன்னு ஒரு கடை இருக்குது.

ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சாதனோ எல்லா சரிப்பன்னக்கூடிய ஏரியா மாரி தெரியுது.

அதுல இறங்கக்கூடிய வழி ஒன்னு இருக்கு.

டோர் ஓபன்ல இருக்குது.

ஒரு லேடி பிளாக் கலர் டீ சர்ட் போட்டுயிருக்காங்க கையில ஒரு பை வச்சியிருக்காங்க.

ஜன்னல் ஒரு ஜன்னல் ஒப்பன்ல இருக்குது ஒரு ஜன்னல் குளோஸ்ல இருக்குது.

ஏதோ லைட்டு மே ஆன்ல இருக்கு.

பக்கத்துல ஒரு ஆளு பைக் வச்சிட்டு கீழ இறங்கி நிற்கிறாரு.

ஒரு ஆளு வொர்க் அவுட் பண்ணிட்ருக்காரு.

ஒரு ஆண் போன் பையாக் பாத்துட்டே நடந்து வந்துட்டுருக்காரு.